பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க.

இந்த ரூம்ல ஒரு ஃபேன் மாத்தி வெச்சிருக்காங்க.

இந்த பைய முன்னாடி ஒரு பெரிய மிரர் இருக்கு.

ஷாப்குள்ள ஒரு டி_வி ஒன்னு வச்சிருக்காங்க.

இந்த ரூம்க்கு வெளிய நெறைய மரங்கள் இருக்கு.

இங்க உக்கார ரெண்டு சேர்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

உட்டன் டேபிள் மேல கொஞ்ச ஃப்ரூட்ஸ் வெச்சிருக்காங்க.

இந்த பிளேஸ்ல ஒரு வுட்டென் டேபிள் இருக்கு.

இந்த எடத்த சுத்தி ஒரே மரங்களா இருக்கு.

இந்த எடத்த சுத்தி நெறைய ஹில்ஸ் பாக்க முடியிது.

இங்க பெருசா ஒரு தாரு ரோடு போகுது.

இங்க ரூமுக்கு வெளிய செடிங்க இருக்கு.

இந்த எடத்துல ஒரு ஃபேன் ஒன்னு வச்சிருக்காங்க.

இந்த இடத்த சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த எடத்துல நெறைய கம்பிங்க இருக்கு.

அந்த ஹில்ஸ்ல நெறைய மரம் டீச் செடிங்க பாக்க முடிது.

இங்க பெருசா ஒரு வழி ஒன்னு போகுது.

இந்த எடத்துல ஒரு கரண்ட் கம்பி ஒன்னு இருக்கு.

இங்க இரும்பு பொருட்கள் நெறைய வச்சிருக்காங்க.

இந்த பிளேஸ் ஒரு பெட்ரோல் பங்க் .

அந்த ஷாப்க்குள்ள நறய ரேக்ஸ் இருக்கு.

இங்க உக்கார வெளியே சேர்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

இந்த ப்ளேஸ்ல ஒரு பெரிய டவர் ஒன்னு இருக்கு.

இங்க நெறையா பாய்ஸ் தனித்தனியா நின்டுட்டு இருக்காங்க.

இங்க ஜன்னலுக்கு நெறைய ஸ்கிரீன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க.

இந்த எடத்துல நெறையா ஸ்டெப்ஸ் இருக்கு.

இந்த எடத்துல ஒரு கார் நின்டுட்டிருக்கு.

இங்க சென்டர்ல ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க.

எல்லா கேள்ஸ்சு கலர்ஃபுல் காஸ்டியூம்ல இருக்காங்க.

இங்க நெறைய ஈமூ பேர்ட்ஸ் இருக்கு.